நரைய டோரெல்லா ஓபன் வின்டோஸ்லா டோர் ஓபன்லெ இருக்கு இங்கெ வந்து ரெண்டு பென்ச் இருக்கு.

இது வந்து ஒரு ஹோட்டல் வெளிலெ இங்க வந்து ஹவர்மா கட் பண்றதுக்கு ஒரு ஆள் நிக்கிறாரு ரெட் கலர் ட்ஷிர்ட் அவரோடா இதுல வந்து லோகோ வந்து ஃபேஷன்னு சொல்லிட்டு இருக்கு.

ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டு இந்த மாரி பண்ணிருக்காங்க.

இங்க வந்து ரெண்டு ஒரு ஆட்டோ அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆட்டோ இருக்கு.

இது வந்து ஸ்டேட் பேங்க் கீழ வந்து ஸ்டேட் பேங்க் ஏ_டி_எம் இருக்கு ரொம்ப கிரவுடா இருக்கு.

இங்க ஒரு மலையிலேர்ந்து மேல இருந்து கீழ ஃபோட்டோ எடுத்திருகாங்க அங்க நெறய வயல்வெளிகள் இருக்கு.

இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்கில வந்து ஒரு ஆட்டோக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு ஒருத்தரு அங்க ரெண்டு பேர் பைக்ல போயிட்ருக்காங்க பெட்ரோல் போடறதுக்--

இது வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரன்ட் பாக்கவே ரொம்ப ஆம்பியன்ஸ் ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு.

அண்ட் இது வந்து வெளில காம்பவுண்ட் வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலர் கோவில் மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் நேம் ரோபின் ஹாஸ்பிடல் .